இது சாங்கே பாஸ்வேர்ட் டியூட்டோரியல் இன் மூன்றாம் பகுதி
இந்த பகுதியில் நாம் பாஸ்வேர்ட் ஐ டேட்டாபேஸ் இல் மாற்றுவோம்
ஏற்கெனெவே டேட்டாபேஸ் உடன் இணைந்தாயிற்று
மீண்டும் கனெக்ட் செய்ய அவசியமில்லை
கமாண்ட் ஏற்கெனெவே மீண்டும் தரப்பட்டுவிட்டது
ஒரு புதிய குரி ஐ உருவாக்குவேன்
அதன் பெயர் குரி சாங்கே
அது மைஸ்கிள் குரி பங்ஷன் க்கு சமம்
இப்போது இது புதிய கோடு துணுக்கு
ஆகவே நீங்கள் சுலபமாக காண ஸ்க்ரோல் டவுன் செய்கிறேன்
இது அப்டேட்
சொல்வது அப்டேட் யூசர்ஸ் அதுதான் நம் டேபிள் நம் யூசர்ஸ் டேபிள் ஐ அப்டேட் செய்வோம்
சொல்வது செட் பாஸ்வேர்ட் எக்குவல் டோ நியூ பாஸ்வேர்ட் இங்கே மேற்க்கோளகள் இருப்பதை உறுதிசெய்க
பின் சொல்வது வேர் யூசர்நேம் இஸ் எக்குவல் டோ
நடப்பு பக்கத்திலுள்ள யூசர் வேரியபிள் இப்போது எதற்கு சமம்
இந்த கோலம்ன் இல் இங்கே உள்ளதற்கு
ஏற்கெனெவே நம் பிஎச்பி செஷன் ஐ ப்ராசஸ் செய்து விட்டதால்
அது எக்குவல் டோ அலெக்ஸ்
இந்த கோடு பகுதி அடிப்படையில் சொல்வது டேபிள் ஐ அப்டேட் செய் பாஸ்வேர்ட் ஐ யூசர் உள்ளிட்ட புதிய பாஸ்வேர்ட் க்கு மாற்று -இதுவே அவர்கள் விரும்பும் பாஸ்வேர்ட்
மற்றும் இது அலெக்ஸ் க்கு சமம் ஆகையால் வேர்
அலெக்ஸ்
ஆகவே இந்த பாஸ்வேர்ட் மாற்றப்படும்
ஏனெனில் இந்த யூசர்நேம் அலெக்ஸ் க்கு சமம்
ஆகவே இது 900 இல் ஆரம்பிக்கிறது
மேலும் இதை மாற்றியவுடன் ரிஃப்ரெஷ் செய்து சோதிக்க இது மாறிவிட்டது
இன்னும் கொஞ்சம் சிலது சேர்க்கலாம்
இதை இங்கே மீண்டும் இடலாம்
டை என்று சொல்லி பக்கத்தை நிறுத்துகிறேன்
மற்றும் சொல்வது யூர் பாஸ்வேர்ட் ஹாஸ் பீன் சேங்க்ட்
இடுவது ஒரு லிங்க்
ரிட்டர்ன் அது மெயின் பேஜ் க்கு கொண்டு போகும்
மேலும் அது indexபிஎச்பி
பேஜ் ஐ நிறுத்துமுன் நான் அமர்வை முடிக்க வேண்டும்
ஆகவே செஷன் டெஸ்ட்ராய்
காரணம் என்னவென்றால் யூசர்
பாஸ்வேர்ட் ஐ மாற்றியவுடன் இந்த லிங்க் அவர்களை மெயின் பேஜ் க்கு கொண்டுபோய்விட்டு செஷன் ஐ முடிக்க வேண்டும்
ஆகவே புதிய பாஸ்வேர்ட் ஐ பயன்படுத்தி அவர்கள் மீண்டும் லோகின் செய்ய வேண்டும்
இதை சோதிக்க
இங்கே என் நடப்பு பாஸ்வேர்ட்
ஏபிசி அதன் எம்டி5 900 இல் துவங்கியது
இங்கே திரும்பிப்போக என் பழைய பாஸ்வேர்ட் ஐ எழுதுகிறேன் ஏபிசி என் புதிய பாஸ்வேர்ட் 123 மற்றும் சாங்கே பாஸ்வேர்ட் ஐ சொடுக்க எல்லா வேலிடேஷன் உம் சோதிக்கப்பட்டது
நம் பாஸ்வேர்ட் மாற்றப்பட்டது
மேலும் மெயின் பேஜ் க்கு திரும்பும்படி செய்தி வந்தது
இப்போது மெம்பர் பேஜ் க்கு போகப்பார்த்தால் நாம் லாக் இன் செய்ய வேண்டும் செஷன் முடிந்துவிட்டது
செஷன் டெஸ்ட்ராய் பங்ஷன் ஐ இங்கே பயன்படுத்தினோம் இல்லையா
சரி நான் லோகின் செய்ய ஏபிசி என பாஸ்வேர்ட் ஐ தருகிறேன்
அது என பழைய பாஸ்வேர்ட் கிடைக்கும் செய்தி இன்கரெக்ட் பாஸ்வேர்ட் 123 ஐ முயற்சிக்கலாம்
உள்ளே போய்விட்டேன்
சான்று இங்கே
பின்னே போய் ப்ரோவ்ஸ் ஐ சொடுக்க
ஸ்க்ரோல் டவுன் செய்து பார்க்க பாஸ்வேர்ட் மாற்றப்பட்டுவிட்டது
900 இலிருந்து 202 ஆகிவிட்டது
ஆகவே இது முற்றிலும் புதிய ஹாஷ் மற்றும் முற்றிலும் புதிய பாஸ்வேர்ட்
ஆகவே எல்லாமே சரி
எளிதுதான் என்று அறிவீர்கள்
எஸ்கியூஎல் குரீஸ் ஐ சரியாக அறிந்திருந்தால் போதுமானது
அதற்கும் டியூட்டோரியல் கள் உள்ளன
பழைய பாஸ்வேர்ட் ஐயும் புதிய பாஸ்வேர்ட்ஸ் ஐயும் சோதிப்பதை தர்க்க ரீதியாக யோசிக்க வேண்டும்
நாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐ செய்த போது பாஸ்வேர்ட் எவ்வளவு பெரிதாக இருக்கலாம் என்று வரையரை வைத்து இருந்தோம்
6 முதல் 25 characterகள் வரை அது இருப்பதை சோதிப்பதை உங்களுக்கு விட்டுவிடுகிறேன்
நீங்கள் செய்யக்கூடிய சோதனைகள் ஏராளமாக உள்ளன
ஆனால் மைஸ்கிள் டேட்டாபேஸ் உடன் பிஎச்பி ஐ பயன்படுத்தி பாஸ்வேர்ட் ஐ மாற்ற இது அடிப்படை வழியாகும்
இது உங்களுக்கு பிடித்து இருக்குமென நம்புகிறேன்
விமர்சனங்கள் கேள்விகள் இருந்தால் தெரிவியுங்கள்
தமிழாக்கம் கடலுர் திவா
குரல் கொடுத்தது ஐட் பாம்பே லிருந்து பிரியா
நன்றி